இந்த பில்டிங்க சுத்தி நெறைய தண்ணியா இருக்கு.

இங்க ஒரு பெரிய காடு ஒன்னு இருக்கு.

இங்க ஓரத்துல நந்தி பகவான் சிலை ஒன்னு இருக்கு.

இங்க அழகான பெரிய சர்ச் ஒன்னு இருக்கு.

இவருக்கு முன்னாடி இருக்குற டேபிள்ல கேல்குலேஷன்காக கெல்குலேட்டர் வெச்சிருக்காரு.

இது ஒரு பெரிய லோப் சர்ச்சு .

இந்த டீ காட்டுக்கு நடுவுல சின்னதா ஒரு பல்லோ ஒன்னு இருக்கு.

இங்க ஒருத்தரு பிளாக் கலர் ஜேக் போட்டு பைக்ல வந்துட்ருக்காரு.

இங்க தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிரதுக்காக நடுவுல நடுவுல பைப்ஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காங்க.

இங்க நடுவுல அழகான பொம்ம செல ஒன்னு வெச்சிருக்காங்க.

கீழ தரையில ப்ளூ கலர்ல டஸ்ட்பின் ஒன்னு வெச்சிருக்காங்க.

இந்த டீ காடுக்கு ஒரத்துல டென்ட் ஹவுஸ் ஒன்னு போட்டு வச்சுருக்காங்க.

இந்த வால்ல ரண்டு பெயிண்டிங் ஃப்ரேம் வச்சிருக்காங்க.

இங்க ஒரு மண்டபத்துல அழகா டெக்கரேஷன் எல்லா பண்ணி வச்சிருக்காங்க.